வேற இப்போதைக்கு வேற வந்து நல்லா இருக்குறதுல நீங்க சொன்னதுலனு பாத்தா அ noodles எடுக்கலாம்னு இருக்கேன் mam noodles வந்து chicken noodles ஒரு வந்து ரெண்டு பார்சல் போடுவீங்களா? mam அடுத்தது KFC வந்து family pack னு சொன்னீங்க ல அது வந்து offer ஏதாது உண்டா?

ஓ அஹ்

mam எனக்கு வந்து வஞ்சர மீன் வேணும் mam.

அ okay mam இந்த அ okay mam okay mam சரி மா எவ்வளவு வேணா order எடுத்துகோங்க mam amount மட்டும் எவ்வளவுனு சொல்லிருங்க mam எதெதுக்கு எவ்வளவு னு மட்டும் சொல்லிடுங்க. கூட்டி சொல்லிட்டு தனித்தனியாவும் எனக்கு கொஞ்சம் எவ்வளவு amount னு சொல்லிருங்க mam. அ

மொத்தமாட்டி three thousand தானா mam எவ்வளவு சொன்னீங்க அ okay okay mam இவளோ order பண்ணிருக்கோம்ல ஏதாது offer discount ஏதாது உண்டா mam? மூவயிராத்தி இருநூத்தி இருவதா அ சரி மா அதுல நீங்க மூவயிராத்தி இருநூத்தி இருவ இருநூத்தி இருவது discount பண்ணிருக்கீங்க. அ அ சரி mam சரி அப்புறம் delivery charge லாம் போட்டுருக்கீங்களா இல்ல எப்படி? அ சரி mam சரி mam நீங்க வந்து என்னோட address correct ஆ போட்டுருக்கீங்களா? அ சரிங்க அ என்னோட எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கு mam ஏன்னா இந்த நம்பர் ஒருவேள நா எடுக்காம இருந்தாலும் வேற ஒரு நம்பர் தரேன் அது correct ஆ என்னோட பையன் எடுப்பான் சரியா? அப்ப இந்த நம்பர் உங்ககிட்ட இருக்குல மா அந்த நம்பர் மட்டும் சொல்லவா அது வந்து seven three

Two eight nine three அ okay mam இந்த number வந்து ரெண்டு number ல வச்சுகோங்க அதுக்கு அடிச்சு பாருங்க நான் எடுக்க முடிலேனா இது கண்டிப்பா அவன் எடுப்பான் வீட்டுல தான் இருப்பான் சரியா?

அ இல்ல இல்ல அவங்க வந்து என்னோட பையன் தான் அவன் அதனால amount ஒருவேள அவன்கைல குடுத்துருப்பேன் நா வெளிய இப்போ போக வேண்டி இருக்கு வந்துட்டேனா நா வாங்கிருவேன். வர முடிலேனா அவன் வீட்டுலதான் இருப்பான் நீங்க குடுத்துருங்க okay வா. நீங்க எப்போ கரெக்ட் அ வருவீங்க இன்னைக்கு வந்து இப்போ நான் mam எனக்கு இன்னைக்கு evening afternoon ஒரு ரெண்டு மணிக்குலாம் வேணும் mam. mam நீங்க தான mam சொன்னீங்க உடன்னுக்குடன் கிடைக்கும் னு. ஹம் சரி mam இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் urgent. சரி மா அப்ப நீங்க எப்ப வருவீங்க சரி ரெண்டு மணி வேண்டா ஒரு மூணு மணி நாலு மணிக்கு லாம் வருவீங்க. அ சரி அப்டியாது செய்ங்க மூணு மணிக்கு வாங்க correct ஆ okay வா சரி amount வந்து மூவாயிரம் மா correct மூவாயிரம் சரி வச்சுறேன்.

சரி மா அப்புறம் இந்த கல்யாண வீடுகளுக்குலாம் order ஏதாது எடுப்பீங்களா எப்படி? எவ்வள அமோ எவ்வளவு எவ்வளவு அளவுல சொன்னாலும் எடுப்பீங் ஒரு ஆயிரம் பேருக்கு அப்படி சொன்னாலும் எடுப்பீங்களா? ஒ சரி சரி இல்ல அதுக்கும் நீங்க இந்த மாரி timing க்கு கரெக்ட் ஆ வரலேனா நாங்க என்ன செய்ய முடியும்? ஹம் ஹம் Okay mam இல்ல நீங்க எல்லாம் ready பண்ணி தான வச்சுருபீங்க அதுதான் கேக்குறேன். ஒ சரி செரி செரி இது உங்க office எங்க இருக்கு உங்க office எங்க இருக்கு. செரி செரி அப்ப உங்க office வந்து அங்க வச்சு அங்க லாம் எப்படி இருக்கும் இந்த சாப்டுர தெல்லாம் அங்க வச்சு சாப்டுற மாதிரி இருக்குமா எப்படி ஒ சரி சரி ஹ்ம்ம் சரி மா அப்ப நீங்க correct வாங்க சரியா address வந்து correct என்ன சொல்லுங்க நா சொன்னா address அ கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க,

இல்ல address correct குடுக்கனும்ல mam ஏன்னா நீங்க பக்கத்து வீட்டுல கொண்டுபோய் குடுத்துரக்கூடாது. அப்படி இல்ல மா ஒருவேள அவங்க வந்து இப்ப நீங்க பக்கத்துக்கு வீட்டுல கேக்குறீங்க நீங்க order பண்ணியிருந்தீங்கலானு அப்ப அவங்கள்ட் amount இருக்கு ஆமா சாப்டனும்னு ஆசையா இருக்கு அப்ப ஒருவேள அவங்க பைசா குடுத்து வாங்கிட்டாங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அவுக சொல்றாங்க எனக்கு மறந்துருச்சுன்னு சொன்னாங்க னா என்ன செய்வீங்க

செரி மா செரி மா இல்ல உனக்கு ஒரு doubt க்கு தான் கேட்டேன் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கா இல்லையான்னு பாக்ககுரதுக்குத்தான , செரி மா செரி மா செரி மா செரி மா செரி மா அப்ப நீங்க வாங்க என்ன correct டா மூணு மணிக்கு வந்துருங்க எனக்கு வேற வெளிய கிளம்ப வேண்டியது இருக்கு நீங்க correct டா வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டு வருவீங்களா? ஹ்ம் செரி மா செரி மா bye.

hello hello வணக்கம் sir. Government Health Care Service Centre ஆ? அஹ் sir. எனக்கு வந்துட்டு இந்த quarantine பத்தி கொஞ்சம் நெறையவே தகவல் தேவைப்படுது sir. ஆனா, வரும் ஆமா sir கொரோனா பாதிப்பு வந்து இப்போ நாங்க இருக்க area ல வந்து நெறையவே இருக்கு sir. actually நாங்க வந்து இங்க சென்னை பூந்தமல்லில இருக்கோம் sir.

ஆனா வந்து எப்படியெல்லாம் இருக்கனும் என்னலாம் பண்ணனுங்கறது வந்து follow பண்றதே இல்ல sir. அது வந்து ரொம்ப பிரச்சினையா போயிருது. படிச்சவங்கலாம் ஒரு படிச்சவங்கலாம் ஓரளவுக்கு புரிஞ்சு நடந்து அந்த நோயோட வீரியத்த புரிஞ்சு நடந்துக்கறாங்க. ஆனா மத்த மக்கள்லாம் வந்து ரொம்ப வந்து அசால்ட்டா இருக்கறதனால புரிஞ்சு நடந்துக்கறவங்களுக்கும் அது வந்து பாதிப்பா இருக்கு.

மக்களுக்கு வந்து ஒரு meeting மாதிரி conduct பண்லாம். அதாவது phone call மூலியமா ஒரு conference meeting வந்து conduct பண்ணலாம் அப்டீனு சொல்லிட்டு ஒரு idea ல இருக்கேன் sir. அதாவது ஆஹ் அது எடுத்த உடனே வந்து நெறைய வந்து restrictions இருக்கு sir. சரிங்களா? அதனால கொஞ்ச கொஞ்சமா எப்படி வந்து அவங்க இது பண்ணிக்கலாம் அப்டீங்கறத வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் detail ஆ வேணும் sir so, நா ஒன்~ கேக்கறேன். நீங்க அதுக்கேத்த மாதிரி சொல்லுங்க. மொதல்ல வந்து இந்த நோயோட வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு sir? இப்போ நாங்க இருக்க ஏரியால எந்த அளவுக்கு இருக்கு? அது எப்படி போயிட்டிருக்குனு சொல்லுங்க sir.

sir. இடயூருக்கு மன்னிக்கவும். ஒரே ஒரு கோரிக்கையா நா உங்கக்கிட்ட ஒன்னு கேட்டுக்கறேன் நா வந்து இப்போ நீங்க பேசற இந்த voice call வந்து record பண்ணிக்கலாமா sir? இத வந்து record பண்ணிட்டு என்னோட மக்கள்கு வந்துட்டு WhatsApp ல share பண்ண முடியும். ஆஹ் மொதல்ல உங்களோட call record அ வந்து கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ஒரு meeting மாதிரி conduct பண்ணனும் sir. main ஆ government ல இருந்தே வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க friendly யா பேசறப்போ அது இன்னும் கொஞ்சம் போய் மக்கள வந்து சேரும்னு நா வந்து நம்பறேன் sir. அதனால வந்து உங்க உங்களோட ஆஹ் உம் okay sir. நா இந்த voice call அ மட்டும் record பண்ணிக்கறேன் sir. அஹ் சொல்லுங்க sir நீங்க

சொல்லுங்க sir. இப்போ இப்போ வந்து இந்த பூந்தமல்லி area ல இருந்து எத்தன patients வந்து admit ஆயிருக்காங்கனு சொல்ல முடியுமா sir? ஓ! அப்படிங்களா sir?

எங்க area ஆ கண்டிப்பா sir கண்டிப்பா. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லா ஒத்துழைப்புமே government க்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஆஹ் எங்க area ல வந்து வயசானவங்க நெறைய வந்து வயசானவங்கலாம் இருக்காங்க sir. அவங்களுக்கு வந்து நாங்க எந்த மாதிரியா கொடுக்கலாம் sir?

சரிங்க sir ஆனா இப்போ sanitizer ஒரு விதமான chemical அப்டீங்கறதனால வந்து, அது வந்து இப்போ already வயசானவங்களுக்கு அவங்களோட தோல் கைகல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும் இல்லையா sir? ஆ கண்டிப்பா sir. எனக்கு வந்து எந்த மாதிரியான சாப்பாடு அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்டீனு வந்து சொல்லுங்க sir.

அவர் பேர் தன்ராஜ் sir. ஆஹ் கண்டிப்பா sir. ஆமா sir. இப்போ வந்து எங்களுக்கு எப்படி சொல்றது சில வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல வெளில போற மாதிரி இருக்கு. ஆஹ் அது வந்து இப்போ வந்து இப்போ quarantine ஊரடங்கு போட்டதால எங்களால வந்து போக முடியாம இருக்கு. எப்போ வந்து இந்த ஊரடங்கு வந்து கொஞ்சமாவது வந்து தளர்வுக்கு வரும்? இப்போ வந்து எங்களுக்கு அதே மாதிரி இப்போ நாங்க எங்கேயாவது தவிர்க்க முடியாத ஒரு இறப்புக்கோ இல்ல எதுக்காவது ஒன்னு போகனுனாக்க வந்து எங்களால வெளிய போக முடியல. அவங்க வந்து இப்போ எல்லாருமே போய் சொல்லிட்டு போறதுனாள உண்மையான காரணம் இருக்கறவங்களாலயும் வந்து வெளில போக முடியல. அதனால எங்களுக்கு வந்து நாங்க pass ready பண்ணி apply பண்றோம். ஆனா அது வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரமா கெடைக்க மாட்டேங்குது. அதுல வந்து நெறைய சிக்கல் இருக்கு. கல்யாணம் இந்த மாதிரி இறப்பு அந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சினையா போய் முடிஞ்சிருது. அதனால அந்த pass ready பண்றது அதலாம் கொஞ்சம் government ல இருந்து அந்த websites அ வந்து கொஞ்சம் எங்களுக்காக correct அ வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் sir. சொல்லுங்க sir hello sir? அஹ் கேக்குது கேக்குது sir. கடைசில ஒரு இல்ல sir ஒரு ரெண்டு government government pass வந்து கெடைக்கறது வந்து எங்களுக்கு நாங்க வந்து உண்மையான reason உண்மையான தகவல்கள வந்து அதுல சேர்க்கறதுக்கு இருக்கும் sir

இப்போ வந்து நீங்க வந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து கொடுக்கும்பொழுது இப்போ வந்து நல்ல வசதியா இருக்கறவங்க அவங்களுக்கு என்னென்ன health தா வேணும் அப்டீங்கறது வந்து அவங்களால வந்து வாங்கி சாப்பட முடியும் sir. இப்போ ஏழ் ஏழ்மையில இருக்கற மக்கள் வந்து அவங்கள வந்து அன்றாட சாப்பாடுக்கே கஷ்டப்படும்பொழுது அவங்களால வந்து இந்த நோய்ல இருந்து பாதுகாத்து இருக்கறதுக்கு இப்போ protection னா இருக்கறதுக்கு வந்து அவங்களால வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது. எந்த ஒரு சாப்பாடுமே இல்லாம இருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க கொடுக்கற சாப்பாட கொஞ்சம் நல்ல சாப்பாடாவும் சத்துள்ள சாப்பாடாவும் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப usefull லா இருக்கும் sir.

ஆமா sir கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல தானிய வகைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்களுக்கு Government ல இருந்து provide பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் sir. எந்த பிரச்சினையும் இல்லாம இருக்கும். கண்டிப்பா அதே மாதிரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து mask இதெல்லாம் வந்து தேவைப்படுது. ஏன்னா வெளியவே போகாதனால எங்களால அதெல்லாம் வாங்க முடியாது கண்டிப்பா. ஆஹ் ஆமா அதுக்கப்பறம் முக்கியமான விஷயம் வந்து area ல வந்து power cut ஆகறதனால எல்லருமே வீட்ல இருக்கறதனால சில பல விஷயங்களுக்கு இல்ல வெளில வாங்கறதுக்கோ இல்ல சொல்றதுக்கோ இல்ல ஒரு சாப்பாடுக்கே delivery boy க்கு call பண்ணும்போது எங்களால வந்து contact பண்ண முடியாத அளவுக்கு situation ல வந்து போய்ருது. அதெல்லாம் வந்து கோரிக்கையா வச்சு நீங்க பண்ணீங்கனா அது எல்லாரோட ஆரோக்கியத்துக்கும் safety க்கும் நல்லா இருக்கும்னு நா நெனைக்கிறேன். உங்களோடைய தகவல்களுக்கு நன்றி sir ரொம்ப நன்றி. குரு ஹர் கோவிந்த் சாகிப் ஜி பைகுருதாஸ் சர்வதிர், முதல் நாற்பத்தெட்டு பௌரியில், பஞ்சகுரு சாகிப் பாநாவில் ஐந்து குணங்களை விவரித்தார் சத், சந்தோ, தயா, தருமம், முதல் ஐந்து குருக்களின் போது, உச்சத்தை தொட்ட பொறுமைக்கு, இந்த குணங்களும் தேவை. அவருக்கு அரசியல் அதிகாரத்தை ஆசிர்வதிப்பத்தின் மூலம் குரு அர்ஜுன் தேவகி, குருஹர் கோவிந்த், சாகிப்பின் மனதை மாற்றி தைரியமாகவும், தைரியமாகவும் அடக்கு முறைக்கு எதிராக, குரல் எழுப்பவும், பரோ பகாராமாக இருக்கவும்,

ஐந்திறத்தி, மாதா கங்கா ஆகியோருக்கு ஒரு மகன் பிறந்தார்.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 மாதின் மாவட்ட அமிர்தசரஸ் சாகிப் உம் பிரசங்க அவருடைய மகன்

இவர் அறிவுறுத்தினார். ஏனெனில் அவர் தனது மூத்த சகோதரரும் தம் மீது நம்பிக்கை கொண்டு,

ஆறாவது மன்னருக்கு எப்போது அரியணை கிடைத்தது? ஆயிரத்து அறநூற்றி ஆறாம் ஆண்டு, மே இருபத்தைந்தாம் தேதி, பாபா முப்தாஜி, தமது தந்தையின் அறிவுருத்திலின்படி, குருக்கதி ஒன்று விழாவை இரண்டு வாள்களை வைத்து, முடித்தார். ஒரு மிதி மற்றும் மற்றொரு பெரி. பக்தியை சக்தியுடன் இணைக்க, ஒரு பாபா, புத்தஜி கேள்விக்குரிய கண்களுடன் பார்த்த போது, அதனால் உன் ஆசியுடன் பிறந்தேன். உன் அருளை நிறைவேற்ற இரண்டு வாள்களை ஏற்றுள்ளேன். இனி, குரு வீட்டில் மதமும், உலக இன்பமும், கைகோர்க்கும். ஏழைக்கு ஒரு வாள் ஒடுக்குபவனுக்கு ஒரு வாள். இஸ்தரார் குருக்காடியின் ஆசை நிறைவேறியது. ஒருக்காடி நஸ்ஸின் திவார் அப்துல்லா மற்றும் நாது மால் ஆகியோரால் பாடப்பட்டது. இதில் சத்குருவின் நேரம் திறமையை வெளிப்படுத்த வாள்கள் பயன்படுத்தப்பட்டன. மற்றும் சிதா, ஜகாங்கிரீன் தலைப்பாகையுடன், தலைப்பாகை வேறுபட்டது. இரண்டு வாள்கள், ஒன்று மிரியன், ஒன்று பெரியன், ஒன்று ஒரு அஜாமத், ஒரு மாநிலம், ஒரு கைவ்

காதி கோலன் ஒரு காதி உன் மடல் சீக்கிய மதத்தின், புத்தராக மாறியதும் காசிக்கு சென்றதும், அவர் அவளைக் கொல்ல முயன்றார். அமிர்தசரஸ் குரு சாகிப் அவளை ஒரு தனி வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவள் இரவும் பகலும் சேவை. குன்றம் செய்து வசதியாக வாழ ஆரம்பித்தாள். என் பெயர் இவ்வுலகில் சில காலம் நிலைத்திருக்க வேண்டுமென்ற வையுங்கள், என்று குரு சாகிப் பாபா ஆடல் இருந்த இடத்தில் ஒரு போட்டியில், தோன்றினார். அதற்கு கோல்சர் என்ற பெயர் ராகிப்பிற்கு பிறகு சத்குருவின் குறும்புகளால் அந்த கிராமம் பகவான் தாஸ் இந்த நகருக்கு வழங்கப்பட்டது. இந்த நகரத்தில்,

அதிகம் ஆடம்பரமான தோட்டங்கள் இங்க கட்டப்பட்டன.

யுத்தங்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. முஸ்லிம்கள் வழிப்படுவதற்கு இடம் இல்லை. குரு சாஹிப் இங்கு ஒரு மசூதியை கட்டினார். பிரச்சாரத்தில் பரப்புதல். மால்வாவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது, மதி கிராமத்தை அடைந்த போது, கோரா புல்லரி திருவிழா நடந்தது.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

உனக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டார். நான்கு பேர் என்னுடன் இருக்கிறார்கள் என்று குரு சாகிப் கூறினார். ஒன்று. பாபாஜி உதாசி மார்த்திற்கு எங்களுக்கு ஒரு மகனை கொடுங்கள் என்றார். குரு சாகிப் பாபா குத்திசிவாவை தனது சேவைக்கு நியமித்தார். ஒன்று. பாபா ஸ்ரீசன் குருக்கடின்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 அமிர்தரஸ் போர். ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி எட்டு அமிர்தசரஸ் ஒரு நாள் பேரரசர் ஷாஜகான் தனது வைத்தியர்கள் மற்றும் அரண், மனைகளுடன், வேட்டையாட வந்தார். ஒன்று, ஷாஜகானின் இருந்து சீக்கியர்களின்,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 அரசு அதிகாரத்தின் பலத்தால், முகலாய அரசவைக்கு விசுவாசத்தை கெட்ட போது சீக்கியர்கள் மறுத்துவிட்டனர். அரச படை அரசினிடம் முறையிட்டது. கிரீடம் நாளை எடுத்து செல்லப்படும் என்று ஷாஜகான் ஏழாயிர படைகளுடன் அனுப்பினார் என்று பிறகு சிரமேல் செய்து கொண்டார் என்று குரு சாஹிப் தனது குடும்பத்தை டெப்பால் கிராமத்திற்கு இரவோடு இரவாக அனுப்பினார். ஒன்று, கம்பன் இளைஞனான் இந்த போர் அமிர்ததிரசின் மிகவும் தரன் தாரன் வரை இருந்தது என்று குரு சாஹிப் போருக்கு தயாராகவில்லை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 முகலாயர்கள் களத்தை விட்டு வெளியேறி குரு சாஹிப் பின் தந்தை மற்றும்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

பாலிய இருந்தனர் அவர்கள் முதல் தடவையாக தோல்வியை சந்தித்த ஆனால் அதனால் தான் அவர்களும் தோல்வியை அரசு முறைஇல்லாதவர்களுக்கு நிலப்பிரப்பு இல்லாதவர்களுக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக முறையை அனுபவித்த ஆனால் அதை செய்த சாதாரண மக்களுக்கு எதிரானது.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 ஒன்று. அங்கு ஒரு சண்டையில் பகவான்தாஸ் கொல்லப்பட்டார். ஒன்று அவரது மகன் ரத்தன் சன் ஜலந்தர் மாகாணாத்தை சேர்ந்த அப்துல்லா கானை கொடுத்தார். ஒன்று. குரு சாகிப் உயர்ந்த இடத்தில் இருந்து ஹர் கோவிந்த் ஐயாவை எதிர் கொல்ல தன்னை தயார் படுத்தினார். குரு ஹர் கோவிந்த் சாகிப் தலைமையில்,

கைப்பற்ற அனுப்பப்பட்டது. ஒரு குரு சாகிப் சிறிய படை லாலா பேக்கின் ராணுவத்திற்கு ஒரு தீர்க்கமான தோல்வியைக் கொடுத்தது. ஆயிரத்து அருநூற்றி முப்பைத்திரண்டு, நத்தன்மேல் போர்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 கர்தாப்பூர் போர் ஆயிரத்தி அருநூற்றி முப்பதிநாலு. மகராஜா மகாராஜன் போருக்கு பிறகு குரு சாஹிப் குரு சாகிப் பின்னே கான் உட்பட்ட கர்தாபுருக்கு அருகிலுள்ள பதேணி என்ற கிராமத்தில் சில முஸ்லிம் சமய ஊழியர்களை கொண்டிருந்தார். அவனை தன் மகனைப் போல் வளர்த்தார். அவனுக்கு முழு இராணுவ பள்ளி பயிற்சியையும் அளித்தார். அவனை தன் தலைவனாக்கினார் என்று

ஆரம்பிக்கும் என்று குரு சாஹிப் சேவையில் இருந்து விலகிய பொழுது, அவர் சக்கரவர்த்தியின் பணியாளரானார். அவர் குரு சாஹிப்புக்கு எதிராக பேரரசரை தூண்டிவிட்டு, வளமான படையை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த சொன்னார் என்று ஷாஜஹான் குரு சாஹிப் சகோதரரும் சாஹிப் போரின் இரு பட்டவருமான பாலே கான் ஐம்பதாயிரம் படைகளை அனுப்பினார் என்று, ஜலேந்திறின் பவு பவுச்கர் உத்தார் கான் அவரது சக உதவியாளர்களாலே வீழ்ந்தார் என்று அரசு படை மகரத்தை சுற்றி வலைத்தது என்று சீக்கியர்கள் என்று சீக்கியர்கள் மதத்திற்காகவும் போராடினார்கள். ஆனால் தங்களுக்கு தாக மட்டுமே என்று இந்த போரில் தைரியத்தையும் காட்டினார். ரகத்து ஒன்று துரோகம் செய்தார் என்று சந்கேச்தானில் நள்ளிரவில் தாக்குதல் நடத்த செய்தி அனுப்பினார் என்று

அதில் எழுநூறு பேர் வீர மரணம் அடைந்தர். இறுதியாக குரு சாஹிப் தன்னிடம் இருந்த மீதி இருவரும் கை குலுக்கு வேண்டும் என்று குரு சாஹிப் அவர் மூன்று முறையும் தோல்வி அடைந்தார் கொடுக்கப்பட்ட ஒன்று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 தனது இறுதி மூச்சு ஆனால் சூரியன் நிறத்தில் பிரகாசிக்கும் இரு சாஹிப் ஒரு தயக்கம் போட்டு முறையாக முஸ்லிம்கள் வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டு தோல்வி அடைந்த வீரர்கள் மீண்டும் மக்காரா அருகில் புதிய போரிட்டனர் நான்கு போர்களின் வெற்றி சீக்கயர்களின் செல்வாக்கு பிரதாப்பூர் மத்திய சீக்கிய மையம் நிறுவப்பட்டதன் மூலம் வெகு தூரம் பரவியது. ஒன்று. ஸ்ரீசக்பரின் குரு சாகிப்பை பார்க்க வருதல். ஒன்று. குரு சாகிப் போர்களால் வருத்தப்படவில்லை. ஒன்று சீக்கிய மதத்தை போதிக்க, அமைதியாக சூழலில் வாழ்வதன் மூலம் என்ன செய்ய முடியும் என்பதற்காக பிர்தாப்பூர் ஒரு நிலையான இடமாக இருக்க முடிவு செய்யப்பட்டது. ஒன்று. ராஜா தாராசன் மகிழ்ச்சியடைந்தார். குரு சாகிப் கியுராவில் அரசர் ஆணவத்திற்கு எதிராக அவருக்கு உதவினார். இழந்த பிரதேசத்தை திரும்ப பெற்றார். முடிந்தது. ஒன்று. குரு சாகிப் தாரா தம்மிடமிருந்து நிலமாகி பிரதாப்பூர் நகர் கட்டினார். ஒன்று. இப் பாபா குத்திசாஜி அதை வைத்திருந்தார். ஆஹ் hello பிரவீன். நல்லா இருக்கேன்யா, நீ எப்படி இருக்க? சரி சரி இப்ப free ஆ இருக்கியா? பாக்கலாங்கய்யா அஹ் ஈ. வே ராமசாமின்னு அழைக்கப்படுறவருதான் பெரியாரு. அவர் அஹ் செப்டம்பர் பதினேழாம் தேதி, ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் தேதி, பிறந்திருக்காப்பிடி. அதே மாதிரி, இருபத்தஞ்சு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூணாம் தேதி, இறந்துட்டாப்படி. okay வா? அது இல்லாம, இவரு என்னென்ன அரசியல் கட்சியில இந்த இந்திய தேசிய, தொண்ணூத்தி நாலு, ஆமா இருந்திருக்காப்பிடி உம் உம் இருந்துருக்காங்க அது இல்லாம இவருக்கு பத்தொன்பது வயசுல, ஆஹ் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆஹ் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. நாகம்மையார் அப்படிங்கிற பதிமூணு வயசு ஆன அவங்களை அப்பயே வந்து மணந்துக்கிறாரு. உம் உம் ஆமா

அங்க, அங்க நடக்குற பிரச்சனையெல்லாம் பார்த்திருக்காரு. இந்த மனிதாபிமானமற்ற செயலு பிச்சை எடுக்கிறது கங்கையில மிதக்க விடறது பிணங்களை இந்த மாதிரி இந்த மாதிரி அவலங்களை எல்லாம் பார்த்துட்டு, ஆஹ் கண்கலங்கி இருக்காப்டி இவர் இது இல்லாம ஹம்

ஆரம்பிச்சிருக்காரு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது அந்த பத்தொன்பது to இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இவரு உறுப்பினரா போறாப்படி. காங்கரஸ் உறுப்பினரா friends ஆமா ஹம் அது தான் அந்த time ல, அந்த நகராட்சி தலைவர் பதவியும் இவரு விட்டுட்டு அதுல full time உ இதா இறங்கிட்டாப்படி, இந்த காங்கிரஸ் உறுப்பினராவே. அது இல்லாம, அப்ப காந்தி வந்து அவருக்கு ரொம்ப புடிச்சது.